அர்ஜுன் சாகுலி சத்~ சத்சம்பராய் பண்டிட் ஆகியோர் அவருடன் விளையாடினார் அழைப்பு செப்டம்பர் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு முதல் இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ராஜ் விகேஷ்

லோங்கோவாள் மற்றும் பிரித்திவிராஜ் சௌஹான் வம்சம் லோங்கோவால் கிராமத்தை சேர்ந்த பிரபல எழுத்தாளரும் வரலாற்று ஆசிரியருமான கியானிக் கியான் சிங்கை பற்றி பஞ்சாபி இலக்கிய ஆய்வு வாரியம் என்ற கொடியின் கீழ் பஞ்சாப் அரிச்சகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தை வெளியிட்டனர் இந்த புத்தகத்தில் பஞ்சாப் கல்வி மற்றும் மொழி அமைச்சர் பந்த் அமர்நாத் வித்யாலங்கர்ஜி

பந்த் பிரகாஷ் புத்தகத்தின் இறுதியில் தனதுமொத்த தொகையையும் கொடுத்துள்ளார் அவரை பொறுத்தவரை அவரிடம் நாட்டம் சௌஹான் வம்சத்தின் புகழ்பெற்ற மன்னர் பிரித்திவிராஜ் சௌஹான் சந்திக்கிறது கியானிக் கியான் சிங்கும் தனது பந்த் பிரகாஷ் புத்தகத்தின் இறுதியில் தனது தொகையை கொடுத்துள்ளார் அவரை பொறுத்தவரை அவரது நாட்டை சௌஹான் வம்சத்தின் புகழ் பெற்ற மன்னராக பிரித்திவிராஜ் சௌஹான் ராய் பித்தோரே சந்திக்கிறார் கி. பி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டில் தாரை~ தாரையின் போரில் முகமது கௌரி பிரித்வி ராஜை கைப்பற்றிய போது ராய் பீரா துர்க்கியர்களின் கைகளில் சிக்கிய சிக்கவில்லை ராய்பித்தோரே மற்றும் ராய் பீரே இரண்டு இரண்டு ஒன்று விட்ட சகோதரர்கள் டெல்லி ராஜாய் பிதோரோவின் கீழ் இருந்தது மற்றும் ஆக்ரா ராஜாய் வீராவின் கீழ் இருந்தது பிரிதிவிராஜ் துருக்கியர்களுடன் ஏழு போர்களை நடத்தினர் ஆறு போர்களில் அவர் வெற்றி பெற்றார் ஏழாவது அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ராய் பிராமின் மனைவி ஸ்வர்ணி உன் தலைவிதி நீ எனக்கு கொடு உனக்கு கக்ரி கிடைக்கும் என்று கேலி செய்தால் உங்களால் உங்கள் சகோதரனின் சிறையிலிருந்து விடுவிக்க முடியவில்லை நான் அவனை காப்பாற்றி அழைத்து வருகிறேன் என்று வெட்கப்பட்டு நடந்தாள் அவரிடம் ஆயிரத்தி தொண்ணூறு பயணிகள் இருந்தனர் நடந்து கொண்டே அட்ட~ அட்டக்கை அடைந்தான் அங்கு நூர்ஜின் மாலா அவரிடம் மூன்று நாட்களுக்கு முன்பு உங்கள் சகோதரர் கொல்லப்பட்டார் என்று கூறினார் அவரது கண்கள் பிடுங்கி ரத்தம் கொடியது வீடு திரும்பாமல் மிகவும் வருத்தம் அடைந்தார் அவர் சுனம் அருகே உள்ள காடுகளில் வசித்து வசிக்க தொடங்கினார் சுனம் நகர் குஜார் சமூகத்தின் ராணியான குடியேற்றப்பட்டது கணவர் இறந்த பிறகு அந்த ராணி அரசு துறையின் அனைத்து பணிகளையும் மிகுந்த பொறுப்புடன் செய்து வந்தார் அவள் மிகவும் தொண்டு மற்றும் புத்திசாலி பெண் ராய் பிராவின் தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார் அந்த காலத்தில் அரசர்கள் தங்கள் தாதியத்தையும் தாதியத்தையும் பாதுகாக்க வேண்டி இருந்தது வர்ணீராய் பீராவுக்கு ஒரு வருடம் முழுவதும் காத்திருந்தாரா

இங்குதான் ராய்பீராவுக்கு ஏழு மகன்கள் பிறந்தனர் அவர்களின் பெயர்கள் துர்சாய் தர்ராய் கம்பூராய் கானராய் லோங்கோராய் கஜானா ராய் மற்றும் ராய் ராய் பீரா தனது நீந்தி மன்றத்தில் ஆஜரான வாதி மற்ற பிரச்சனைகளும் ஆளாகிய இருவரையும் கொள்ளையடித்து வந்தார் இதன் காரணமாக அவரது பெயர்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 ராஜாதார், ராணிதர் மற்றும் பினாதர் என்று எழுதியுள்ளனர் சூர்த்தர் தானே கொல்லப்பட்டாரா ராணிதர் செல்லும் வழியில் காசின் இடது புறத்தில் உள்ள கொல்லன் பண்ணையில் வசித்து வந்தார் ராஷ்டர் சட்டேனியாவின் வயல்களைக் கொண்ட தேகில் வசித்து வந்தார் சுந்தர் கொல்லப்பட்டார் அவரது ராணி திரு கே கே வயல்களுக்கு அருகில் வசித்து வந்தார் தற்போது ப்ருக்வாரா கம்போவால் இருக்கும் இடத்தில் கம்பேக்கர் வசித்து வந்தார் ஊசிக்கு முன்னால் ஹரிதாஸ் முகாமின் இடது புறத்தில் வந்தர் வாழ்ந்தார் இப்போது உள் கிணறு இருக்கும் உயரமான மேட்டில் லோங்கோதர் வாழ்ந்தார் மேலும் வாத்தியானிபட்டி மக்கள் வாழ்ந்த ஜரி தீயில் பினாமித்தார் வாழ்ந்தார்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 பிரித்திவிராஜ் சௌஹானின் வடிவுத் தென்றல் படிப்படியாக பிரித்திவிராஜ் சௌஹான் வம்சா~ வம்சவாரியர் பஞ்சாபின் பல கிராமங்களில் பரவினர் அவர்களில் சிலர்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 குடியேறினர் பல சுழாங்கள் அமிர்த் அமிர்தத்தை குடித்துவிட்டு சிங்கர்கள் ஆனார்கள் ராய் பயிரே அல்லது துலாத்தின் மகன்கள் மற்றும் பேரன்கள் வளர்ந்தவுடன் அவர்கள் சுனம் பகுதியில் பல கிராமங்களில் குடியேறின மிகவும் பிரபலமான கம்போவால் சா ~சாத்தா உபாலி மற்றும் லோங்கோவால் எனவே லோங்கோவாலில் வசிக்கும் துலாட்டுகள் குடும்ப பின்னணி பிரித்திவிராஜ் சௌஹான் குடும்பத்தைப் போன்றது சிரோமணி சீக்கிய தியாகி பாய் மணிசிங்க் இந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர் பிரபல சீக்கிய வரலாற்று ஆசிரியர் கியான் கியான் சிங்கும் இந்த குடும்பத்த சேர்ந்தவர் அவுரங்கசிப் பலவீனமான வாரிசுகளின் காலத்தில் நாட்டில் பாதுகாப்பின்மை நிலவிய போது நடாஷா அகமத் ஷா போன்ற இரக்கமற்ற படையெடுப்பாளர்கள் நாட்டை கொள்ளையடித்த நாசமாக்க தொடங்கிய போது துலாக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டனர்கள் அவர்களின் பல கிராமங்கள் வெறிச்சோடின அவர்களின் மோசமான குடியேற்றம் ஒரு குழப்பமாக மாறியது லோங்கோவாலும் வெறிச்சோடியது hai நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கிறியா ஆமா நான் நல்லா இருக்கேன், அப்புறம் என்ன படிச்சிருக்க நீ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

ஆமா நான் வந்து நான் ECE படிச்சேன், அதனால வந்து electronics நான் first வந்து என்னனா அந்த hard work side ல work பண்ணேன், இப்ப வந்து software side ல work பண்ணிட்டு, நீ என்ன படிச்சிட்டு இருந்த நான் வந்து electrical department படிச்சேன். நான் electrical department படிச்சுட்டு வேலைக்கு கொஞ்ச நாள் போனேன் அது வந்து ஒழுங்கா set ஆவே இல்லையா. அந்த வேலை இன்னொரு friend இப்படி ஒரு company இருக்கு

நான் வந்து இனி வந்து course ஒண்ணு படிக்கலாம் இந்த coding மாறி பட்ட ஒரு course படிக்கலாம் அப்படினுதான் இருந்தேன் first ஏ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 சரி சும்மா இருக்கோமேனு சொல்லிட்டுதான் இந்த company ல வந்து work பண்றேன். ஊர்ல உள்ள company லாம் வீட்டு பக்கத்துலதான் work பண்ணேன் ஆஹ் அதுக்கப்பறம் கொஞ்சம் பரவாயில்லை என்ன இருந்தாலும்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 அப்போ அதுக்கு வேண்டி இனி coding படிச்சுட்டு வேற இது பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன், இனி போணும் இங்கே இருந்து resign பண்ணிட்டு வேற coding படிக்கிறதுக்கு வேண்டி போயி coding படிச்சுட்டு போணும் ஆனா முன்னாடி மாதிரி இல்லை இப்போ வந்து என்னதுனா, நெனச்ச மா~ அஹ் வெளியே போய்தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை இப்போ நமக்கு கைல phone இருக்குது phone லயே பார்த்து படிக்கலாம் அந்த மாதிரி opportunities எல்லாம் நிறைய இருக்குது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 ஓ அப்படி சரி சரி ஆனா வந்து எனக்கு இதுதான் படிப்புதான் அப்படிங்கிற ஒரு idea ல இருக்கேன். என்ன படிச்ச அப்படிங்கற ஒரு mindset தான் இருக்கியா நான் இனி பொறுமையா யோசிச்சு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு correct ஆ plan போட்டு படிக்கணும், இல்லைன்னா அப்படியே இந்த job வந்து set ஆயிடுச்சுன்னா அடுத்து எதுவும் படிக்கப் போகாம இந்த job லயே அப்படி இருக்கலாம்ன்னு ஒரு idea இருக்கு ஆனா இனி ஏதாவது படிச்சாதான் set ஆவும். தேவையான course படிச்சாதான் அடுத்த level க்கு போக முடியும், அதனால maximum ஏதாவது படிக்கிறது போலதான் இருக்கும் எப்படியும் இன்னும் ஒரு idea வும் இல்லை நானா அடுத்து சும்மா ஏதாவது

maximum இனி படிக்க போறது இருக்க வாய்ப்பில்ல ஏதாவது சும்மா course மட்டும் work பண்ணிட்டு சும்மா online ல எதாவது course படிக்கற மாதிரியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு idea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 ஆஹ் அது வந்து என்னதுனா, ஏய் நீ சொன்ன பார்த்தியா இது online ல master degree படிக்கலான்னு நீ master degree எல்லாம் படிக்கிறது வேணாம் ஏன்னா வந்து என் company யிலேயே என் friend ஒருத்தி இருக்கா அவ வந்து master degree எல்லாம் முடிச்சிட்டுத்தான் இங்கே வந்திருக்கா சரியா அதனாலே நீ வேலை பார்க்கிறதுக்கும் வந்து படிக்கிறதுக்கும் master degree க்கும் சம்பந்தம் இல்லை என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க நான் அன்னைக்கு ஒரு interview பார்த்தேன் சரியா அப்ப அந்த interview ல வந்து என்னன்னா ஒருத்தவங்க வந்து அம்பத்தி எட்டு degree பண்ணிருக்காங்க எதுக்கு பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு அது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அம்பத்தெட்டு degree வைச்சிருக்காங்க அவங்க கிட்ட, மொத்தம் அம்பத்தெட்டு அதுவும் அவங்க வந்து என்னனா doctor doctor ஆ இது பண்ணிட்டு அம்பத்தெட்டு degree வச்சிருக்காங்க

என்னது எல்லாருமே படிக்கலாம் என்னது நான் என் தம்பியை வந்து join பண்ண விட்டு என் தம்பியும் அதுல இருந்து படிச்சுட்டு இருக்கான் சரியா அதுல இருந்து படிச்சு அந்த corona time லதான் அது ப~ பண்ணான், அதை படிச்சு அவனுக்கு வந்து helpful ஆதான் இருந்துச்சுன்னு சொன்னான்

அதுல போய் உனக்கு தேவையானதை படி இந்த வேலை எல்லாம் விடாதே, ஏன்னா உனக்கு ஏன்னா இப்போ வந்து நீ இனி வெளியே போய் படிக்கிறதுக்கு வந்து நீ waste அது வந்து காசும் waste உன் time மும் waste அதனால வந்து உன்னால முடிஞ்சதுனா வீட்டுல இருந்து course படிச்சு அந்த மாதிரி exam எழுதி அந்த மாதிரி போ இப்ப வந்து education லாம் ரொம்ப இதாயிட்டு முன்னாடி மாதிரி இல்லை, முன்னாடி எல்லாம் என்னது நினைச்சு பாரு நம்ம எங்க அம்மா அப்பா இதை கேட்டாலே எங்க அம்மா என்ன முடிச்சுருக்கு அப்படின்னு எங்க அம்மா வந்து twelfth முடிச்சாங்க twelfth முடிச்சிட்டு வேலை பாக்குறன்னு police ஆகவும் nurse ஆவும் ச~ chances கிடைச்சது சரியா அப்போ வந்து என்னன்னா police வந்து எங்க தாத்தா சொன்னாங்க நீ police ன்னா போக வேண்டாம் எங்க அம்மாக்கு police போறதுக்கு ஆசை நீ police ன்னா போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா வேண்டான்னு சொன்னாங்க nurse க்கு எங்க அம்மா பிடிக்கலை அதெல்லாம் புண் கழு~ புண்ண கழுவுற வேலை, வேற ஆளுக புண்ணலாம் நான் கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு nurse வேலையும் வேண்டாம்னு சொன்னாங்க, ஆனா இப்ப வந்து அவங்க நினைச்சு feel பண்றாங்க, நான் அந்த காலத்திலேயே நான் போயிருந்தேன்னா இப்ப நல்லா இருந்திருப்பனே அப்படின்னு ஒரு காலத்துல miss பண்ணிட்டாங்க miss பண்ணதை நினைச்சு என்னத்த use அதான் முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி நம்ம இப்ப எல்லாம் என் friend எ எடுத்துக்கோ நிறைய degree படிச்சுட்டு இந்த இந்த company ல வந்து work பண்றா தேவையா அவளுக்கு இல்லைல்ல அதான் நிறைய degree படிச்சாலும் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கும். அறிவு இருக்கும்ல இப்ப வந்து தே~ என்னது நான் எடுத்துக்கோ என்னதுன்னா நம்ம government school படிச்ச பிள்ளைகளுக்கும் நிறைய அறிவு இருக்கு என்ன இப்ப சுந்தர் பிச்சை sir இருக்காங்க பாருங்க

நிறைய அடுத்தது zoho வோட CEO எடுத்துக்கோ அவங்க வந்து என்னதுன்னா நம்ம government school ல படிச்சவங்க government school ல படிச்சவங்களாலேயும் முடியும் இப்போ வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க CBSE லேதான் நல்லா படிச்சுக் கொடுப்பாங்க CBSEICSE லதான் நல்லா படிச்சுக் கொடுப்பாங்க government school ல படிச்சுக் கொடுக்க மாட்டாங்க அப்பிடின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு எந்த பிள்ளை எங்க போனாலுமே படிக்கும் அறிவு ஒண்ணு ஒண்ணு இருக்கு அந்த பிள்ளைக்கு படிக்கணும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்ன்றதனால அந்த பிள்ளை வந்து படிச்சு நல்லா இருக்கும்

என்னது correct ஆன ஒரு இதுல போகனும், உனக்கு என்ன படிக்கணும் என்ன வேலைக்கு போகனும் அந்த மாதிரி mentality வந்தப்புறவும் நீ போயிருக்கலாம் நீ வந்து என்னன்னா படிச்சது ஒண்ணு இது பண்ணது ஒண்ணு அப்படின்னு இருந்தா correct ஆ இருக்காது ஆமா அது correct தான் எல்லாரும் இனி வந்து படிப்பு ஏத்த வேலை இருக்க வாய்ப்பு இல்ல government வேலைக்கே tenth twelfth ன்னு maximum degree எல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை போல தோணும், இப்ப ஏதாவது ஒரு degree இருந்தாலே government வேலை கிடைக்கும் exam எழுதி pass ஆயிருச்சுன்னா கிடைக்கும் அப்பிடிண்டு இருக்காங்கல்ல maximum எல்லாரும் ஏதாவது ஒரு degree சும்மா ஒரு support ஒரு degree மட்டும் படிச்சுட்டு அடுத்துபடி government exam எழுதி அப்படியே போயிட்டு இருக்குறாங்க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 அப்படி இருந்து ஏதாவது course ஏதாவது பார்த்து படிச்சுட்டு அப்படி ஏதாவது பண்ணலாம் இப்ப பாக்கற வேலைக்கே வந்து எதோ டக்குனு அப்படி ஒரு course படிச்சாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் useful ஆ இருக்க போல இருக்கும் அப்பிடின்னு ஒரு mindset ல இருக்கு அப்படி ஏதாவது படிக்கணும் முந்தி உள்ள காலத்திலயாவது tenth twelfth எல்லாம் படிச்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையாவது easy ஆ கிடைச்சுரும் இப்ப அப்படி இல்லை இப்ப education எல்லாருமே படிக்க வர்றதுனால இப்ப வந்து வேலை எடுக்கறதெல்லாம் ரொம்~ ரொம்ப கஷ்டம்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 போன அந்த time லயே படிச்சுட்டு எழுதுவாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது ஒரு இப்போ ஒரு education வந்து ஒரு luck போல ஆயிட்டிருக்கு எப்பவுமே படிக்கிறவங்களுக்குதான் வேலை இருக்கும் அப்படின்னா இல்லை படிக்காதவங்களுக்கு வேலை இருக்கும் எல்லாம் அப்படி சுத்தி மாறி மாறிதான் வரும்

இப்ப maximum எல்லாருமே government வேலைக்கு போறதுனால இப்ப எல்லாருமே maximum government வேலை தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க இப்ப இனி future ல வந்து இது private company சரியான இது இருக்காது marketing இருக்காது IT company எல்லாம் அஹ் இப்ப maximum நிறைய இருக்கு எல்லாரையுமே கொஞ்சம் knowledge கூடவா தெரியாதவங்க work experience இல்லாதவங்களை எல்லாம் வெளியேதான் தள்ளிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்க உள்ள எடுக்கவே இல்லை, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன என்னதுன்னா full ஆ IT company எல்லாம் நல்லா run ஆயிட்டு இருந்து அஹ் ரொம்ப படிச்சவங்க கொஞ்சம் படிச்சிருந்தாக்கூட கொஞ்சம் knowledge இருந்தா போதும் எல்லாருமே எல்லாருமே உள்ளஎடுத்தாங்க ஆனா இப்ப என்னடான்னா எல்லா company லயுமே வெளிய தள்றாங்க இப்ப அந்தந்த IT குள்ள இது ரொம்ப இதா குறைஞ்சிட்டு வருது அதனால நமக்கு time இந்த time க்கு இது இருக்கும் அந்த time அது இருக்கும் அப்பிடின்னு எதுவுமே தெரியாது, அதனால படிச்ச படிப்புக்கு correct ஆ ஒரு வேலை கிடைக்கிறவரை கொஞ்சம் இதாயிருந்தோம்ன்னா நம்ம வந்து correct ஆ இருக்கலாம் அப்புறம் நீங்க வந்து ஏதாவது course ஏதும் படிச்சு வேற ஏதாவது company போற போல idea வா இல்ல இதே company லயே இருக்கலான்னா நான் வந்து course படிச்சுட்டு வேற company போறதுதான் idea எனக்கு ஆனா என் field இது இல்லை எனக்குத் தெரியுது நான் வந்து சும்மா பேர்க்குத்தான் வந்து join பண்ணேன் அந்த மாதிரிதான்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 அது இல்லாம நீ சொன்ன பாத்தியால degree முடிச்சாதான் government job அப்படி இல்லடா இப்ப வந்து என்னதுன்னா நீ நான் வந்து ஒரு post office ல ஒரு அஹ் இதுக்கு வந்து இப்ப, முந்தா நேத்து தான் apply பண்ண போனேன் சரியா அப்போ வந்து tenth mark sheet ஏ போகும் tenth ல நல்ல mark எடுத்து இருந்தாலே அதுல வந்து apply பண்ணலாம் அதுல ஒரு ஒரு ஒரு பையன் வந்து apply பண்ண வந்தான் அவங்க அக்காளுக்கு து~ நின்~ நினைக்கறேன் அவங்க அக்கா வந்து கல்யாணமாகி ரெண்டு ரெண்டு அவங்க குழந்தைங்க இருக்குது, அவன் வந்து apply பண்ண வரான். அவங்களுக்கு வயசு என்னன்னு பார்த்து thirty something plus சொன்னாங்க சரியா அவங்களையும் வந்து இப்ப வந்து வேலை இல்லாம செய்றாங்க government job try பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க try பண்றாங்க

apply பண்ணுங்க அப்படின்னு அப்போ எங்க company ல வேலை பார்க்கிறவங்களும் apply பண்ணாங்க அப்ப அவங்க போயிட்டு வந்து சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுல வந்து என்னதுன்னா இந்த சே~ இப்ப twelfth இந்த இது college முடிச்சிட்டு fresher ஆ இருப்பாங்களா அந்த பிள்ளைங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க அதுவும் வந்து என்னன்னா பெரிய வீட்டிலே உள்ளவங்க பெரி~ கொஞ்சம் வசதியா இருப்பாங்கல்ல அவங்கதான் வந்து நிறைய பேர் அதுல இருந்தாங்களே தவிர வந்து என்னதுன்னா normal லா உள்ளவங்களும் இருந்தாங்க ஆனா என்னது government job ன்னு சொல்லிட்டு இந்த high class family யும் சரி எல்லாருமே வந்து government வேலை கிடைக்குது நம்மளுக்கு இதுலயாவது government வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு apply பண்றாங்களாம் இது நம்ம நினைப்போம் ஓ ration கடையில வேலை அப்படின்னு நினைப்போம் ஆனா அவங்க எல்லாம் அப்படி இல்ல ஏதாவது ஒரு government job கிடைச்சிருமே அவங்கள்ட்ட காசு பணம் எல்லாமே இருக்கும் ஆனாலும் வந்து அவங்க என்னன்னா government job க்குதான் எதிர்பார்க்கிறாங்க ஆனா வந்து அதுல வந்து என்னன்னா எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது government வேலையில

உம் எல்லாம் நல்ல இருகாங்க அங்க என்னமா நான் இப்போ என்ன சொல்லுறது office ல file வந்து இன்னிக்கி கம்மி அதுனால கொஞ்சம் அப்பிடி இருந்தேன்ன அதான் கொஞ்சம் chatting பண்ணிட்டு இருந்தேன். இல்ல இல்ல இல்ல free யா எப்போவது free யா இருந்த chat பண்ணுவேன் எப்போமே chat பண்ண மாட்டேன். வீட்ல மா கொஞ்சம் என்ன சொல்ல்றது பசங்க குட சுத்திட்டே வண்டில இது பண்ணிட்டு வீட்ல இருந்த மட்டும் chatting பண்ணிட்டு இருப்பேன் ஏன் mobile ல கைல எடுக்கமாட்டேன். இந்த mobile லம் என்ன சொல்லுறது மோத ஒரு ten to fifteen years வந்து என்னன்னா ஹம் என்ன சொல்லுறதுன communication level ல இப்போ okay.

எந்த tension இல்ல ordinary message மட்டும் தான் ஹம் safety இருந்தது இப்போ எல்லாம் அப்பிடி இல்லைல smartphone வந்ததுக்கு அப்பரம். அப்பிடியா சேரி சேரி என்ன ரெண்டு பெரும் ஒரே மாரி think பண்ணிருகோம்

என்ன கேட்ட என்ன சொல்லுறது, android வந்து okay தான் but என்ன சொல்லுறது உனக்கு communication level க்கு பாத்தின இப்போ okay தான் videocall ல. இப்போ உள்ள chatting ஆ இருக்கட்டும் plus என்னன்னா இப்போ ஒரு location நே இப்போ எங்கே நீ இருக்கான location share பண்ணலே போதும் automatic இது பண்ணிரலாம் ஆ. வந்துருச்சு மா but என்ன சொல்லுறது நா இதுல வந்து பாத்தின smartphones ல உனக்கு வந்து என்ன சொல்லுறது processor வந்து நல்ல speed ஆ இருக்கும் அப்பரம் பாத்தின என்ன சொல்லுறது. Storage capacity எல்லாமே இருக்குல ordinary mobile ல அப்பிடி பாக்க முடியாதுல ordinary mobile பாத்தின உனக்கு என்னன்னா battery நிக்கும் அது conform ஆ சொல்லிக்கலாம். அதுக்கு அப்பரம் பாத்தின radiation கம்மி அதுல. அது வந்து பாத்தின என்ன சொல்லுறதுன maximum நறிய apps வந்து அதுல use பண்ண முடியாது குறிப்பிட்ட ஒன்னு ரெண்டு apps மட்டும் தான் use பண்ண முடியும் தல வலி இல்ல main ஆ ஆமா அம்த இப்போ ஒன்னு சொன்னேன் பாத்திங்களா என்ன ஒரு fifteen years முன்னாடி பாத்தின ஹம் message normal message மட்டும் தான் நம்ம ஆதியும் தாண்டி multimedia message எப்போவது rare ஆ ஆணுபுவோம் இப்போ அப்பிடி இல்லைல ஒரு example சொல்ல போன whatsapp போனோனம் அதுல last seen எல்லாமே பாத்துட்டு இதுனுவங்க அதா hide பண்ணி வச்ச ஏன் hide பண்ணிங்கன்னு கேப்பாங்க. ஆயரதி எட்டு கேள்விகள் வரும். ஹம் ஆமா ஆமா நறிய பேரு என்ன ந அதுக்கு தகுந்தபா privacy காக என்ன பண்ணுவோம் நறிய இது பண்ணி வைப்போம் ஒரு சில message பாக்கலேன்னா mute பண்ணி வைப்போம் அது நம்ம பாதுருகோம இல்லையனு அதுவே போட்டு பாதுருவங்க அது ஏன் பாக்கல ஏன் பாத்த status மொதொகொண்டு அதே மாரி தான் நம்மக்கு தேவையான ஆமா காட்டது அது ஒன்னு என்னன்னா நம்மக்கு சேரி இப்போ நம்ம ஒதிங்கி இருக்கோன சேரி நம்மக்கு நம்மளோட status ஆவன்களுக்கு காட்டகுடதுன்னு சொல்லி நம்ம hide பண்ணி வைப்போம் அவங்களும் அதே மாரி பண்ணுவாங்க நறிய misunderstanding வரத்துக்கு நறிய chances இருக்கு இதே வந்து mobile ordinary mobile use பண்ணிங்கன chance ஏ இல்ல என்ன ஆமா ஒன்னுமே பண்ண முடியாது just indirect எது வேணாலும் என்ன பிரசைனாலும் என்ன சொல்லுறது யாருகாவது phone பேசிரலாம் ஆமா இல்ல ஒரு message normal message போட்டு விடலாம்ல உம் அது ஒன்னு தன் risk என்னன்னா என்னன்னா எப்பிடி சொல்ல்றதுன உம் அது ஒரு laziness நு சொல்லாம் risk நு சொல்ல முடியாது அதா type பண்ணிட்டு இப்போ அந்த message receive ஆனா நீ பாத்த பாகலன்னு உனக்கு தெரியாது அது ஒரு விசையம் இருக்கு அதுனால button mobile தான் மா என்ன சொல்ல்றது பரவாலைன்னு தோனுது அது இந்த வகைல Privacy ஆ இருக்கட்டும் இல்ல radiation ஆ இருக்கட்டும் அப்பரம் உம் health issues நறிய வரத்து அது ஒன்னு இருக்குது என்னன்னா ஒன்னு ரெண்டு options மட்டும் தான் இருக்கும் Full and full இப்போ என்ன இந்த smartphone வந்ததுனால நறிய browsing center வந்து ஆடி வாங்கிருச்சு அவங்க வந்து யாருமே browsing center போக முடில என்ன சொல்ல்றதுன அவங்களோட business நும் இது ஆகி போச்சு நறிய effect ஆகிருக்கு இப்போ என்ன சொல்ல்றதுன் இந்த mobile வந்ததுல இருந்து சொல்லுறேன் என்னன்னா first ஒரு அதுக்கு முன்னாடி fifteen years twenty years முன்னடிலம் பாத்திங்கன TV யா இருக்கட்டும் இல்ல ஒரு எஃபகமா இருக்கட்டும் எல்லாமே தனித்தனியா போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க player ல இருந்து எல்லாமேதனி தனிய கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே phone க்குள்ள வந்ததனால smart ஆயிடுச்சுன்னு சொல்லல அதுல இது oversmart ஆயிடுச்சு smartphones வந்த உடனே Mobile phone ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா messages இப்போ வந்து சில time technical issue ஆ இருந்தாலும் அது வந்து delivery ஆனா ஏதாவது காட்டும்

சில சமயங்கள்ல அவங்களுக்கு tower கிடைக்கும் போத double tick ஆயிடும் ஆனா blue அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அப்போ நீங்க வந்த double tick ஆயிடுச்சு நீங்க பாத்துட்டு இல்லைன்னு சொல்றீங்க அப்படிங்கற மாதிரி நிறை misunderstanding இந்த மாதிரி நிறைய இது ஆகும் இன்னொன்னு என்ன நா இன்னொரு பழக்கம் என்னன்னா இந்த recording audio voice caller recording அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு அது என்னன்னா எப்படி சொல்றதுன்னா அது okay தான் என்னன்னா நீ இந்த மாதிரி எப்பிடி சொல்ல்றதுன ஒரு தப்பான விஷயங்கள் பேசுன அதா record பண்ணி அது proof ஆ இருந்த okay normal எதாவது தெரியாம நம்மக்கு ஒரு கோவத்துல எதாவது பெசிருபோம் பாத்திய இத violence ஆ பேசிருக்க அதா போட்டு குடுக்குற ஆளவுக்கு இந்த மாரி நறிய இருக்கு மா smartphones ல அப்பரம் advantages பொறுத்த வரைல நறிய என்ன சொல்றது நறிய smart ஆகிடு போயிடு இருக்குது ஆமா quick ஆ ஒரு news டக்குன்னு தெரிஞ்சுருது இப்ப three மோதலாம் three G இருந்தது இப்போ four G இருக்கு five G வர போது இன்னும் couple of month ல அது வந்துச்சுன இன்னும் இதுவா இருக்கும் அப்பரம் என்னன்னா இந்த smartphones வந்ததல என்னன்னா நம்ம driving பண்ணும் போது distraction ஆகும் அது ஒரு பெரிய issues யாருமே பாத்திங்கன எல்லாமே phone பேசிட்டு தான் வண்டி ஒட்டிட்டு போறாங்க அதுனாலத்தான் accident இது ஆகுறது ஆமா அது தான் accident ஆகுறதுக்கு chances இருக்கு அப்பரம் இன்னும் ஒன்னு என்ன நறிய பேரு என்னன்னா ஒரு bad habit வைசுருகாங்க

அப்போ அந்த அளவுக்கு என்னென்ன இப்போ வந்து kids மொதக்கொண்டு அந்த mobile use பண்றாங்க அவங்க addict ஆயிட்டாங்க இன்னொன்னு என்னன்னா parents அத வந்து கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குது parents அவங்க work பார்க்க ஆரம்பித்துவிடுகிறார்கள் குழந்தைகள் கிட்ட கொடுத்து அதை சரியா இது பண்றது இல்ல அப்படி எங்கும் போது என்னன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இப்போ ஒர three to four months இருக்கும் ஒரு பையனுக்கு இந்த மாதிரி வெடிச்சு மூஞ்சி அப்படியே full இது ஆயிடுச்சு அவனுக்கு பதினைந்து striches போடுருந்தங்க உம் உம் உம் இன்னொன்னு என்னன்னா இப்போ இந்த smartphones வந்த night games chatting எல்லாம் இருக்கிறதுனால எல்லாமே eye cancer வருவதற்கு chances இருக்குஅப்பிடிங்கிற மாரிலம் சொல்லிருகாங்க இப்போ ஒரு சர்வே எடுத்து இருக்காங்க உம் ஆமா ஆமா எனக்கெல்லாம் முதல்ல button mobile use பண்ணும் போதெல்லாம் எவ்வளவு நேரம் use பண்றோம்னு தெரியாது games விளையடிருகோம் இப்பிடிலாம் eye லம் pain ஆகாது இப்போ எல்லாம smartphone use பன்றேன்ல பயங்கரமா pain ஆகுது அப்படியே கண்ணு ஒரு மாதிரி இருக்குனா மாதிரி

அத நம்ம குழந்தைகள் கிட்ட இருந்து புடுங்கினா அது பயங்கரமா கோவம் படுத்துக இப்போ என்ன குழந்தைகள் மட்டும் இல்லை even வந்து பெரியவங்களுமே அந்த மாதிரி தான் அவங்க games இது பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஏதாவது disturb பண்ணா என்ன அப்படிம்பாங்க என்னடா இது free freeness போயிடுச்சு free யா direct ஆ communicate பண்ண முடியல அவங்க கிட்ட பேசினா full and full என்ன சொல்லுறது குனிஞ்ச தலை நிமிர மாட்டேங்குறாங்க இதுல advantage விட disadvantage நிறைய இருக்குது ஆமா தேவை இல்லாம இன்னும் ஒன்னு என்னன்னா இப்போ ஒரு போன் வந்கிடோம்ன ரெண்டு மூணு வருஷம் தான் திருப்பி மறுபடியும் ஒரு பத்தாயிரம் button mobile வாங்குன அது அஞ்சு ஆறு வருஷம் ஏழு வருஷம் அப்படியே கேடாகும் எங்க அப்பா கிட்ட ஒரு phone வந்து இந்த நோக்கியா வாங்கி கொடுத்தேங்க அது இப்போதைக்கு battery battery change பண்ணி பண்ணி இப்பதான் மாத்தி இருக்காங்க ten years கழிச்சு மாத்தி இருக்காங்க

Smartphone இது பண்ண்டேன்ல அதே நோன்டிடு இருபங்க. கம்மி ஆமா ஆமா இதுக்கு காசு ஜாஸ்தி என்ன சொல்றது ஒரு battery யா இருக்கட்டும் இல்ல என்ன சொல்றதுன்னா

அப்புறம் வேற என்ன இருக்கு இப்போதைக்கு ஆனா எப்படி சொல்றதுன்ன smartphones வந்து நிறைய இந்த video and photos வந்து பாத்தின camara clarity நல்லா இருக்குமா

First எல்லாம் வி பி ஏ camara இருக்கும் இப்போ அப்படி எல்லாம் வர்றது இல்ல full ஆ என்ன சொல்றது smartphones ல நல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு Photo grapher எடுக்குற camara ஆளவுக்கு ஒரு clarity கொண்டு வந்துட்டாங்க camaras ல உம்

இருக்குமா அதுல earning நான் சொல்றேன் பாரு advantages இருக்கு நான adavantages இல்லைன்னு சொல்லல நிறைய உங்க phone ல வந்து நிறைய learn பண்றாங்க example பார்த்தீங்கன்னா மீசோ நு ஒரு app இது பண்ணிட்டு இருக்காங்க அதுல என்ன என்னன்னா

அதுக்கு அப்புறம் என்ன சொல்றது நிறைய இப்ப live ஒரு match பார்க்கணும்னா பார்க்கலாமா இப்ப ipl போயிட்டு இருக்கு ipl நம்ம match பாக்கனும்ன பார்க்கலாம் hotstar இருந்தா போதும். அதுக்கப்புறம் என்னன்னா அதுவும் சும்மா normal ஆ ஒரு score நு போட்டாலே automatic ஆ வந்து second by second update ஆகிட்டே இருக்கணும் normal ஆ வந்துட்டு இருக்கும் ஆமா கூகுள்ல போய் நம்ம பார்த்துக்கலாம் live score. But TV ல பாக்குறதுக்கு முன்னாடி இதுல score டக்குனு வந்துடுது அது ஒரு அஞ்சு second பத்து second கழிச்சு தான் வரும் அந்த score இதுல டக்குனு தெரிஞ்சிருத அப்ப அவ்வளவு speed ஆ இருக்குது. Channels அப்புறம் media அப்புறம் என்ன சொல்றது எல்லாம full cover பண்ணிட்டாங்கமா news paper ஆ இருக்கட்டும் normal ஆ பாத்தீங்கன்னா news paper எல்லாம full and full cover ஆயிடுச்சு. நான் சொல்றது இன்னொன்னு என்னன்னா இந்த online shopping online booking எல்லாமே வந்துடுச்சுல முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ten years முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தோம்.

எதுனாலும் கை கைல குள்ள world வந்த மாரி ஆகிருச்சு. என்ன இப்போ இதுக்கு வந்து என்னன்னா charge நிக்காது எப்படி பார்த்தாலும் one day தான் ஏன்ன game மாதிரி அப்படியே தான் முடிஞ்சு போச்சு. அது என்னன்னா அதுலே involve ஆகிரங்க அப்பிடியா games நோன்றதா இருக்கட்டும். ஆமாமா இன்னொன்னு power bank வச்சுக்குறாங்க அதுலயும் charge போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா இப் continuous usage ஆகும் போது set வந்து automatic ஆ heat ஆகும் அது நிறைய பேரு வந்து கவனிக்கிறது இல்ல. என்ன பண்ணுறாங்க அந்த அந்த heat ஓட அப்படியே charge போடுறாங்க சில time charge போட்டு டக்குனு வேடுசுருது என அந்த battery ஓடலித்தியம் இது ஆக ஆக battery உப்பிருது. ஹம் அதுதான் இப்போ சொல்லுறேன் ordinary mobile ல வந்து பாத்தீங்கன்னா battery வந்து தனியா இது பண்ற மாதிரி இருக்கு இதுல எல்லாமே smartphones ல inbuilt ஆ தான் வருது அது வந்து லித்தியம் கம்மியா ஆனாலும் நமக்கு தெரிவதில்லை. உள்ள வந்து battery bulge ஆனாலும் நமக்கு தெரிவதில்லை நாம என்ன பண்ணுவோம் use பண்ணிட்டு இருப்போம் pannel வந்து கொஞ்சம் இதான தான் நமக்கு தெரியும் வெளியில back cover வந்து கொஞ்சம் இத இருந்த தான் ஆஹா இது என்னமோ something இந்த set over heat ஆனா தெரியும். அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா நம்ம heat ஆயிட்டு இருக்குன்னா என் normal ல heat ஆகுரதுன் நினைச்சுட்டு நம்ம charge போடுவோம் charge க்கு இன்னும் heat ஆகும் அப்பிடிங்கும் பொது என்ன ஆகும் blast ஆகும் பிளாஸ்ட் ஆகும். என்னோட mobile ல ஒன்னு என்னன்னா first வந்து switch off பண்ணி தான் daily charge போட்டுட்டு இருந்தேன் அது என்ன ஆச்சுன்னா லிதியம் இதுலயே கடைசில பாத்தீங்கன்னா நல்லா bulge ஆகி இருந்தது நான் அதை கவனிக்கவே இல்ல எப்பவும் போல switch off பண்ணி ஆமா எப்பவும switch off பண்ணி போட்டுட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் அப்படியே fire ஆயிடுச்சு நல்ல வேலை அதை ஆன் பண்ணி இருகால அதுக்கு முந்துன நாள் பாத்திங்கன பயங்கர heat ஆ இருந்தது அது என்ன சொல்றதுன்னா இப்போ நான் அதை on பண்ணி போட்டு. ஆமா on net on பண்ணி போட்டுட்டு charge போட்டு இருந்தேன்னா இந்நேரம் blast ஆயிருக்கும ஏதாவது ஒரு bad things happen ஆகிருக்கும். Awareness இல்ல awareness இல் full and full என்ன பண்ணிரும் பாத்துக்கலாம் அப்படிங்கற ஒரு அசால் என்ன சொல்றதுன்னா அசால்ட் இருக்கு awareness வந்து கம்மியா இருக்கு அது என்னன்னா. Just ஒர normal message மாதிரி அதை பத்தி நிறைய messages வருது videos வருது அவங்க வந்து இன்னுமே awareness இல்லாம தான் இருக்காங்க. ஆனா இதுல இன்னொன்ன biggest advantage என்னன்னா இப்போ ஒரு கேரளாக்கார பையன் நினைக்கிறேன் ஒரு மலையில் போய் மாட்டிக்கிட்டான் தெரியுமா just within a month தான் இருக்கும்.

கடைசில வந்து location வச்சு share பண்ணி whatsapp ல இந்த tower இது பண்ணும் போது அதில் share பண்ணி இருக்கான் கடைசில நம்ம military போய் அவனை காப்பாத்துனாங்க. இல்ல ஏதோ அவனுடைய luck ஏதோ கிடைச்சிருக்கு ஏதோ normal ல ஏதோ send பண்ணி இருக்கேன் நினைக்கிறேன் GPS மூலமா ஏதோ send பண்ணி இருக்கான் டக்குனு இந்த இடத்துல stuck ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த photo எடுத்து போட்டத correct ஆ reach ஆயிடுச்சி. ஏதோ அவனோட luck சொல்ல்ற ஒரு good luck தான் சொல்லணும். அது ஒன்னு உம் ஆமா ஆமா அதுபோல என்னன்னா இந்த சென்னையில flood வரும்போது எல்லாமே வந்து அப்பாவும் இந்த இதே மாரி issues லம் இருந்தது.

இருக்குமா whatsapp இருக்கு இருக்குது ஆனா but என்ன சொல்றதுன்னா நிறைய பேரு whatsapp பண்றது இல்ல ஏன்னா என்னன்னா privacy இன்னொன்னு என்னன்னா. அது முலம் hack பண்ணிட்டு amount எதுவும் எடுக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கற மாதிரி அது whatsapp ல வந்து use பண்றது இல்ல இப்போ ஜிபே போன் பே வந்து countinuous ஆ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம use பண்ணதுனால தெரியல. ஆரம்பத்துல G pay யும் பயந்துட்டு தான் இருந்தாங்க.

அதாவது உடனே credit ஆகிடுது amount வந்து இங்க debit ஆகிருது உடனே credit ஆணு check பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு போது அது வந்து miss use ஆக chances இல்ல அப்படின்னா fund வந்து late ஆனாலும் நம்ம வந்து. பாருங்க invoice வந்து raise பண்ணிக்கலாம் நம்ம இதுல அதுல ஒரு option இருக்குது அது பயப்பட வேண்டியதில்லை.